பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் புராப்பர்ட்டீஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது புராப்பர்ட்டீஸ் விண்டோ என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் டெக்ஸ்சர் பேனல் என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் டெக்ஸ்சர் பேனல் ல் உள்ள பல்வேறு settingகள் யாவை உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்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
புராப்பர்ட்டீஸ் விண்டோ நம் திரையின் வலப்பக்கம் உள்ளது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் முதல் சில panelகள் மற்றும் அவற்றின் செட்டிங்ஸ் ஐ முன் டியூட்டோரியல் களில் பார்த்தோம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் அடுத்த பேனல் களை பார்க்கலாம் முதலில் நன்கு பார்க்கவும் புரிந்துகொள்ளவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ மறுஅளவாக்க வேண்டும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் இடது முனையை சொடுக்கி பிடித்து இடப்பக்கம் இழுக்கவும்
இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் optionகளை மிக தெளிவாக பார்க்க முடியும்
பிளெண்டர் விண்டோ களை மறுஅளவாக்குதலை மேலும் அறிய பிளெண்டர் விண்டோ டைப் களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசைக்கு செல்க
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் உள்ள செக்கர்ட் ஸ்க்வேர் இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் டெக்ஸ்சர் பேனல்
இங்கே செயலில் உள்ள ஆப்ஜெக்ட் ன் செயலில் உள்ள மெட்டீரியல் க்கு ஒரு டெக்ஸ்சர் ஐ சேர்க்க முடியும்
டெக்ஸ்சர் இக்கான் க்கு கீழே தோன்றும் லிங்க்ஸ் ஐ பார்க்கலாம்
கியூப் டோ வைட் டோ டெக்ஸ்
கியூப் என்பது செயலில் உள்ள ஆப்ஜெக்ட்
வைட் என்பது கியூப் ன் செயலில் உள்ள மெட்டீரியல்
டெக்ஸ் என்பது வைட் மெட்டீரியல் ன் செயலில் உள்ள டெக்ஸ்சர்
மூன்று வகை டெக்ஸ்சர்ஸ் உள்ளன மெட்டீரியல் டெக்ஸ்சர்ஸ்
வர்ல்ட் டெக்ஸ்சர்ஸ்
மற்றும் ப்ரஷ் டெக்ஸ்சர்ஸ்
இந்த டியூட்டோரியல் லில் மெட்டீரியல் டெக்ஸ்சர்ஸ் ஐ பார்க்கலாம்
பின்வரும் டியூட்டோரியல் களில் வர்ல்ட் டெக்ஸ்சர்ஸ் மற்றும் ப்ரஷ் டெக்ஸ்சர்ஸ் விவரிக்கப்படும் இதுதான் டெக்ஸ்சர் ஸ்லாட் பாக்ஸ்
முன்னிருப்பாக செயலில் உள்ள மெட்டீரியல் க்காக ஒரு டெக்ஸ்சர்
எனபிள் செய்யப்படுகிறது
அது நீல நிறத்தில் காட்டப்படுகிறது ஹைலைட் செய்யப்பட்ட டெக்ஸ்சர் ன் வலப்பக்க செக் பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
இப்போது டெக்ஸ்சர்
டிசபிள் ஆகிறது மீண்டும் செக் பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
மீண்டும் எனபிள் ஆகிறது
செக் பாக்ஸ் க்கு அருகில் செங்குத்து ஸ்க்ரோல் பார் உள்ளது செங்குத்து ஸ்க்ரோல் ஐ சொடுக்கி பிடித்து மாஸ் ஐ கீழ்பக்கமாக இழுக்கவும் இப்போது நடப்பு மெட்டீரியல் க்கான அனைத்து டெக்ஸ்சர் ஸ்லாட் களையும் பார்க்கலாம்
ஒவ்வொரு ஸ்லாட் ம் செக்கர்ட் ஸ்க்வேர் ஆல் குறிக்கப்படுகின்றன
செயலில் உள்ள டெக்ஸ்சர் க்கு
திரும்ப ஸ்க்ரோல் செய்க
மேல் கீழ் அம்புக்குறிகள்
டெக்ஸ்சர் ஸ்லாட் பாக்ஸ் ல் டெக்ஸ்சர்ஸ் ஐ மேலும் கீழும் நகர்த்த பயன்படுகின்றன
கீழ் அம்புக்குறியை சொடுக்கவும்
செயலில் உள்ள டெக்ஸ்சர் இரண்டாம் டெக்ஸ்சர் ஸ்லாட் க்கு நகர்கிறது மேல் அம்புக்குறியை சொடுக்கவும்
செயலில் உள்ள டெக்ஸ்சர் மீண்டும் முதல் ஸ்லாட் க்கு திரும்புகிறது
மேல் கீழ் அம்புகளுக்கு கீழே மற்றொரு கருப்பு கீழ் அம்பு உள்ளது கருப்பு கீழ் அம்பை சொடுக்கவும்
ஒரு மேனு தோன்றுகிறது கோப்பி டெக்ஸ்சர் ஸ்லாட் செட்டிங்ஸ் ஐ சொடுக்கவும் பாக்ஸ் ல் இரண்டாம் டெக்ஸ்சர் ஸ்லாட் ஐ சொடுக்கவும்
அது நீல நிறத்தில் ஹைலைட் ஆகிறது மீண்டும் கருப்பு கீழ் அம்பை சொடுக்கவும் பாஸ்டே டெக்ஸ்சர் ஸ்லாட் செட்டிங்ஸ் ஐ சொடுக்கவும்
முதல் டெக்ஸ்சர் செட்டிங்ஸ் போலவே புது டெக்ஸ்சர்
இரண்டாம் டெக்ஸ்சர் ஸ்லாட் ல்தோன்றியுள்ளது
ஸ்லாட் பாக்ஸ் க்கு கீழே டெக்ஸ்சர் நேம் பார் ன் வலப்பக்கம் பெருக்கல் குறியை சொடுக்கவும் இரண்டாம் டெக்ஸ்சர் நீக்கப்படுகிறது
அதன் செட்டிங்ஸ் ம் போகிறது கூட்டல் குறியுடன் ஒரு நியூ பட்டன் தோன்றியுள்ளது அந்த நியூ பட்டன் ஐ சொடுக்கவும்
இரண்டாம் டெக்ஸ்சர் ஸ்லாட் ல் ஒரு புது டெக்ஸ்சர் தோன்றியுள்ளது இதுதான் புது டெக்ஸ்சர் ஐ சேர்ப்பதற்கான மற்றொரு வழி இரண்டாம் டெக்ஸ்சர் ன் இடப்பக்கத்தில் செக்கர்ட் ஸ்க்வேர் எவ்வாறு மாறுபட்ட இமேஜ் ஆக மாறியது என்பதை கவனிக்கவும்
கீழே ஒரு பிரிவ்யூ விண்டோ தோன்றியுள்ளது
இது செயலில் உள்ள டெக்ஸ்சர் ன் பிரிவ்யூ ஐ காட்டுகிறது
இந்த டெக்ஸ்சர் க்கு பெயர்மாற்றுவோம்
ஸ்லாட் பாக்ஸ் க்கு கீழே டெக்ஸ்சர் நேம் பார் ஐ சொடுக்கவும் பம்ப் என எழுதி enter கே ஐ தட்டுக
நேம் பார் க்கு இடது செக்கர்ட் ஸ்க்வேர் ஐ சொடுக்கவும்
இதுதான் டெக்ஸ்சர் மேனு
காட்சியில் பயன்படுத்தப்படும் அனைத்து டெக்ஸ்சர் களும் இங்கு பட்டியலிடப்படுகிறது நேம் பார் க்கு கீழே டைப் பார் உள்ளது
முன்னிருப்பாக ஒவ்வொரு புது டெக்ஸ்சர் ம் க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ஐ காட்டுகிறது
க்ளவுட்ஸ் ஐ சொடுக்கவும்
இதுதான் டைப் மேனு
இங்கே பிளெண்டர் ஆல் ஆதரிக்கப்படும் அனைத்து வகை டெக்ஸ்சர் களும் பட்டியலிடப்படுகிறது
வுட் வோக்ஸெல் டேட்டா வொரோனோய் மற்றும் மேலும் பல ஏதேனும் டெக்ஸ்சர் ஐ தேர்ந்தெடுக்க அதன் மீது சொடுக்கவும்
இப்போதைக்கு நான் க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ஐ வைத்திருக்கிறேன்
இதுதான் டெக்ஸ்சர் பிரிவ்யூ விண்டோ
இங்கே மூன்று டிஸ்ப்ளே optionகள் உள்ளன
டெக்ஸ்சர்
முன்னிருப்பாக இந்த டிஸ்ப்ளே எப்போதும் தேர்வில் இருக்கிறது
மெட்டீரியல் ஐ சொடுக்கவும்
மெட்டீரியல் க்கு மேலே டெக்ஸ்சர் ன் பிரிவ்யூ ஐ இது காட்டுகிறது
போத் ஐ சொடுக்கவும்
அதன் பெயர் சொல்வது போலவே
இப்போது டெக்ஸ்சர் ம் மெட்டீரியல் ம் அருகருகில் காட்டப்படுகின்றன ஷோவ் அல்பா ஐ சொடுக்கவும்
இப்போது டெக்ஸ்சர்
டிரான்ஸ்பேரன்ட் ஆக மாறியுள்ளது
கிளாஸ் வாட்டர் போன்ற மெட்டீரியல் களுக்கு இது பயன்படுகிறது
இப்போதைக்கு இதை ஸ்விட்ச் ஆஃப் செய்வோம்
மீண்டும் ஷோவ் அல்பா ஐ சொடுக்கவும் அடுத்த செட்டிங்
இன்ஃப்ளூயன்ஸ்
நான்கு முக்கிய இடங்களில் மெட்டீரியல் ஐ பாதிக்க டெக்ஸ்சர் க்கு உதவும் பல்வேறு ஆப்ஷன் கள் இங்கே உள்ளன டிஃப்யூஸ் ஷேடிங் ஸ்பெக்குலர் மற்றும் ஜியோமெட்ரி
முன்னிருப்பாக டிஃப்யூஸ் க்கு கீழே கலர்
எனபிள் ஆகியுள்ளது
கலர் பார் ன் இடப்பக்க செக்பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
கலர் இப்போது டிசபிள் ஆகிறது
இப்போது டெக்ஸ்சர் கலர்
மெட்டீரியல் டிஃப்யூஸ் கலர் ஐ பாதிப்பதில்லை
ஜியோமெட்ரி க்கு செல்க
நார்மல் க்கு அடுத்த செக் பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
இப்போது டெக்ஸ்சர் ன் நார்மல் மெட்டீரியல் ன் ஜியோமெட்ரி ஐ பாதிக்கிறது
விளைவை பிரிவ்யூ விண்டோ ல் பார்க்கலாம்
பிரிவ்யூ ஸ்பீர் முழுதும் சிறிய புடைப்புகள் போன்று மேகங்கள் பரவியுள்ளன பிளெண்ட்
மெட்டீரியல் உடன் டெக்ஸ்சர் கலப்பதைக் கட்டுப்படுத்துகிறது
முன்னிருப்பாக இது மிக்ஸ் என அமைக்கப்படுகிறது
மிக்ஸ் ஐ சொடுக்கவும்
இந்த மேனு
பிளெண்டர் ஆல் ஆதரிக்கப்படும் அனைத்து டெக்ஸ்சர் பிளெண்ட் வகைகளையும் பட்டியலிடுகிறது
ஆர்ஜிபி டோ இன்டென்சிட்டி க்கு கீழ் இந்த பிங்க் நிற பட்டையை பார்க்கிறீர்களா
இதுதான் முன்னிருப்பு டெக்ஸ்சர் நிறம்
இப்போதைக்கு இது மெட்டீரியல் நிறத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை
ஏனெனில் இன்ஃப்ளூயன்ஸ் ன் கீழ் நாம் நிற ஆப்ஷன் ஐ நாம் டிசபிள் செய்துள்ளோம்
பிங்க் நிறத்தை சொடுக்கவும்
ஒரு கலர் மேனு தோன்றுகிறது
இங்கே நம் டெக்ஸ்சர் க்கு நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம் நாம் டெக்ஸ்சர் நிறத்தை பயன்படுத்துவதில்லை என்பதால் இப்போதைக்கு இது பிங்க் லேயே இருக்கட்டும்
பம்ப் மேப்பிங்
டெக்ஸ்சர் ன் இயல்பு மெட்டீரியல் ன் ஜியோமெட்ரி ஐ எவ்வாறு பாதிக்கிறது என்பதைத் தீர்மானிக்கிறது
பம்ப் மேப்பிங் ன் நடப்பு மெத்தோட் ஏ டிஃபால்ட் ஆகும்
டிஃபால்ட் ஐ சொடுக்கவும்
இந்த மேனு
பம்ப் மேப்பிங் ன் பல்வேறு மெத்தோட் களை பட்டியலிடுகிறது
பெஸ்ட் குயாலிட்டி டிஃபால்ட் கம்பேட்டிபிள் மற்றும் ஒரிஜினல்
கம்பேட்டிபிள் ஐ சொடுக்கவும்
பம்ப் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கப்படுகிறது
அடுத்த செட்டிங்
க்ளவுட்ஸ்
இங்கே க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் க்கு பல optionகள் உள்ளன
கிரேஸ்கேல்
டெக்ஸ்சர்ஸ் ஐ கிரேஸ்கேல் மோடு ல் காட்டுகிறது
கலர் ஐ சொடுக்கவும்
இப்போது பிரிவ்யூ விண்டோ ல் டெக்ஸ்சர்
நிறங்களின் கலவையில் காட்டப்படுகிறது ஆனால் கலர் மெட்டீரியல் ன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை
க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ன் திரிபை தீர்மானிக்கிறது
சாஃப்ட் நோய்ஸ் தான் முன்னிருப்பு திரிபு
ஹார்ட் ஐ சொடுக்கவும்
இப்போது பிரிவ்யூ விண்டோ
க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ல் கடின கருப்பு வெளிகோடுகளை காட்டுகிறது அதேசமயம் மெட்டீரியல் ன் மீது புடைப்புகள் ஆழமாகவும் மாறியுள்ளன
இதுதான் ஹார்ட் நோய்ஸ்
பேசிஸ் என்பது க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ல் நோய்ஸ் ன் அடிப்படை அல்லது மூலம் ஆகும்
பிளெண்டர் ஒரிஜினல் ஐ சொடுக்கவும்
இங்கே நோய்ஸ் பேசிஸ் மேனு உள்ளது
இது பிளெண்டர் ல் ஆதரிக்கப்படும் அனைத்து நோய்ஸ் பேஸ் களின் பட்டியலைக் காட்டுகிறது
வொரோனோய் கிராக்கில் ஐ சொடுக்கவும்
மாற்றத்தை பிரிவ்யூ விண்டோ ல் பார்க்கலாம்
இப்படிதான் நோய்ஸ் பேசிஸ்
க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ஐ பாதிக்கிறது
சைஸ் நப்லா மற்றும் டெப்த்
க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ல் நோய்ஸ் ன் தன்மைகளைக் கட்டுப்படுத்துகின்றன
புராப்பர்ட்டீஸ் பேனல் ன் மேல் வரிசையில் உள்ள கடைசி இரண்டு இக்கான் கள்
பார்ட்டிகிள்ஸ் மற்றும் பிசிக்ஸ்
இவை அட்வான்ஸ்ட் டியூட்டோரியல் களில் அனிமேஷன் ல் பார்ட்டிகிள்ஸ் மற்றும் பிசிக்ஸ் ஐ பயன்படுத்தும் போது விவரிக்கப்படும் 3ட் வியூ க்கு செல்க லாம்ப் ஐ தேர்ந்தெடுக்க ரைட் கிளிக் செய்க
புராப்பர்ட்டீஸ் பேனல் ன் மேல் வரிசை இக்கான் கள் எவ்வாறு மாறியுள்ளன என்பதைக் கவனிக்கவும் சில இக்கான் கள் நீக்கப்பட்ட அதேவேளையில் மற்றவை மாற்றப்பட்டுள்ளன 3ட் வியூ ல் கேமரா ஐ ரைட் கிளிக் செய்க
மீண்டும் புராப்பர்ட்டீஸ் பேனல் ன் மேல் வரிசையில் மாறியுள்ள இக்கான் களை காணலாம் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் டூல்ஸ்
டைனாமிக் ஆகவும் 3ட் வியூ ல் செயலில் உள்ள ஆப்ஜெக்ட் ன் வகையை சார்ந்தும் உள்ளன
இத்துடன் புராப்பர்ட்டீஸ் விண்டோ மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இப்போது ஒரு புது பைல் ஐ உருவாக்கவும் கியூப் க்கு ஒரு க்ளவுட்ஸ் டெக்ஸ்சர் ஐ சேர்த்து க்ளவுட்ஸ் நோய்ஸ் ன் சைஸ் நப்லா மற்றும் டெப்த் உடன் விளையாடவும்
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி